மேல வந்து ஒரு சீட்ட போட்டு மூடி இருக்காங்க.

இங்க வந்து நெறய பிளாஸ்டிக் பாத்தரம் இருக்கு சில்வர் பாத்தரம் இருக்கு.

அங்க இருக்க ஒரு பைக் வந்து செவப்பு கலர் பைக் இருக்கு வெள்ளை கலர் பைக் இருக்கு.

ஹெல்மெட் வந்து மஞ்ச கலர் ஹெல்மெட்டு .

இதுல ஒரு ஆளு நின்னுட்டு இருக்காரு.

இதுல வந்து நறைய தாமரை இலை எல்லா இருக்கு.

தாமரை எல்லாம் இருக்கு. தாமரை வந்து ரோஸ் கலர்ல இருக்கு.

பிளேட் எல்லாம் நெறைய அடுக்கி வச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு துணி கடை.

எல்லாம் பிளாக் கலர்ல இருக்கு.

கொளத்துல வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் கடக்கு.

இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கட.

எல்லா எலக்ட்ரானிக்ஸ் சாதனத்தையும் ஒன்னுக்கு மேல ஒன்னு அடுக்கு வச்சிருக்காங்க.

பேக்கரில வந்து நெறைய சீரியல்ல போட்ருகாங்க.

பேக்கரிக்கு பேரு வந்து ஐஸ்வர்யா பேக்கரி .

ஒரு சைடுல இருக்க வீடுயெல்லாம் ஓட்டு வீடு இன்னொரு சைடு மட்டுப்பா வீடு.

மட்டுபா வீட்ட அதுல வந்து ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காய்ங்க.

இங்க வந்து நறிய மரங்கள்லா இருக்கு தோட்டத்துல.

ரோட்ல வந்து நிறைய கார்ல நிக்கு.

நிறைய பேரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க.

ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கு.